இந்த ஹோட்டலுக்கு முன்னாடி நெறைய லைட்ஸ் எரிஞ்சிட்டு இரு--

இந்த எடத்துல ஒரு பெரிய மள்ளிக கட இருக்கு.

பாக்குல நெறையா காஞ்ச மொளகா போட்டு வச்சுருக்காங்க.

மல்லிகெ கடையிலெ நெறைய மசாலா பாக்ஸ் தொங்க போட்ருக்காங்க.

இந்த எடத்த சுத்தி நெறைய மரங்கள் இருக்கு.

இந்த எடத்துல நெறைய வெஜிடபிள்ஸ் வெச்சிருக்காங்க.

இந்த வாட்டர்க்கு அந்த சைடு பெரிய பில்டிங் இருக்கு.

பாறைக்கு நடுவுல அருவி மாரி தண்ணி வர்ரத பாக்க முடியிது.

ஷாப்க்குள்ள நறியா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இருக்கு.

இந்த எடத்துல நெறைய லைட் செட் பண்ணிருக்காங்க.

இந்த எடத்துல நெறைய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நின்டுட்டு உக்காந்துட்டிருக்காங்க.

பில்டிங்க்கு மேல சின்டெக்ஸ் வெச்சிருக்குறத பாக்க முடியுது.

இந்த எடத்துல நெறைய பேரு கிரவுண்ட்ல இருக்காங்க.

இந்த கடையில உக்காரதுக்கு சேர்ஸ் போட்டு வச்சிருக்காங்க.

முன்னாடி பெருசா எஸ்_பி_ஐனு போர்டு இருக்கு.

இந்த இடத்துல மரங்கள் இருக்கிறத பாக்க முடியிது.

த கட்டுல்க்கு மேல லைனா பெட் ஷீட்ஸ் போட்டு வெச்சிர்க்காங்க.

இங்க பெருசா ட்ரெயின் மாரி ஒன்னு போகுது.